சி மற்றும் C ல் பங்ஷன்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த tutorial லில் நாம் கற்க போவது பங்ஷன் என்றால் என்ன பங்ஷன் ன் சின்டாக்ஸ் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ன் முக்கியத்துவம் இதை உதாரணங்களின் வழியே செய்யலாம்
சில பொதுவான பிழைகளையும் அவற்றின் தீர்வுகளையும் பார்க்கலாம் இதை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் வெர்ஷன் 1110 ஜிசிசி மற்றும் g கம்பைலர் வெர்ஷன் 461 functionகான அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம் பங்ஷன் என்பது குறிப்பிட்ட பணியை செய்து முடிப்பதற்கான ஒரு தன்னிறைவு புரோகிராம் ஆகும் ஒவ்வொரு புரோகிராம் உம் ஒன்று அல்லது மேற்பட்ட functionகளை கொண்டிருக்கும் இயக்கப்பட்ட பின் அது எங்கிருந்து அணுகப்பட்டதோ அதே இடத்திற்கு திரும்பும் பங்ஷன் க்கான சின்டாக்ஸ் ஐ பார்ப்போம் பங்ஷன் திருப்பும் டேட்டா வகையை ret டைப் வரையறுக்கிறது fun name
பங்ஷன் ன் பெயரை வரையறுக்கிறது பாராமீட்டர்ஸ் என்பது வேரியபிள் ன் பெயர்கள் மற்றும் அவற்றின் வகைகள் உள்ள பட்டியல் காலி பாராமீட்டர் லிஸ்ட் ஐயும் குறிப்பிடலாம் இது ஆர்குமென்ட்ஸ் இல்லாத பங்ஷன்ஸ் எனப்படும் இது ஆர்குமென்ட்ஸ் உள்ள பங்ஷன்ஸ் எனப்படும் வாய்ட் பயன்படுத்தி ஒரு புரோகிராம் ஐ பார்க்கலாம் ஏற்கனவே எடிட்டர் ல் புரோகிராம் ஐ எழுதியுள்ளேன் அதை திறப்போம் நம் பைல்நேம் பங்ஷன் என்பதை கவனிக்கவும்
பைல் ஐ c எக்ஸ்டென்ஸ்ஷன் உடன் சேமித்துள்ளேன்
கோடு ஐ விளக்குகிறேன்
இது நம் ஹெடர் பைல் எந்த பங்ஷன் உம் பயன்படுத்தும் முன் டிஃபைன் செய்யப்பட வேண்டும் இங்கே ஆட் என்ற பங்ஷன் ஐ டிஃபைன் செய்துள்ளோம் ஆட் functionக்கு ஆர்குமென்ட்ஸ் இல்லை என்பதை கவனிக்கவும் ரிட்டர்ன் டைப்

பாராமீட்டர்ஸ் அல்லது ஆர்குமென்ட்ஸ் என அழைக்கப்படும் சிறப்பு ஐடென்டிஃபயர்ஸ் ஐ கொண்டிருக்கும் அதே உதாரணத்தை ஆர்குமென்ட்ஸ் உடன் பார்க்கலாம் இங்கே சிலவற்றை மாற்றுகிறேன்
எழுதுக இன்ட் addஇன்ட் ஆ இன்ட் ப் இங்கே ஒரு பங்ஷன் ஆட் ஐ டிக்ளேர் செய்துள்ளோம் இன்ட் ஆ மற்றும் இன்ட் ப் ஆகியவை பங்ஷன் ஆட் ன் ஆர்குமென்ட்ஸ் இதை நீக்குவோம் இங்கே ஆ மற்றும் ப் ஐ இனிஷியலைஸ் செய்ய தேவையில்லை பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ நீக்குவோம் எழுதுக இன்ட் main வேரியபிள் sumஐ இங்கே டிக்ளேர் செய்யலாம்
எழுதுக இன்ட் சும் பின் எழுதுக சும் add54 இங்கே ஆட் functionஐ கால் செய்கிறோம்
5 மற்றும் 4 என parameterகளை அனுப்புகிறோம்
5 ஆ ல் சேமிக்கப்படும்
4 ப் ல் சேமிக்கப்படும்
பின் கூட்டல் செயல்பாடு செயல்படுத்தப்படும்
இப்போது தீர்வை அச்சடிப்போம்
அதற்கு இங்கே எழுதுக printfசும் is160dnசும் மேலே பங்ஷன் ஐ ஏற்கனவே கால் செய்திருப்பதால் இதை நீக்குக
எழுதுக ரிட்டர்ன் 0 ஒரு non வாய்ட் பங்ஷன்
ஒரு மதிப்பை திருப்பும் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஐ பயன்படுத்த வேண்டும்
சேவ் ல் சொடுக்குக புரோகிராம் ஐ இயக்கலாம்
நம் terminalக்கு வருவோம்
முன்புபோல புரோகிராம் ஐ கம்பைல் செய்வோம்
இயக்குவோம்
சும் இஸ் 9 என வெளியீடு காட்டப்படுகிறது இப்போது இதே புரோகிராம் ஐ C ல் இயக்குவதைக் காண்போம்
நம் programக்கு வருவோம்
இங்கே சிலவற்றை மாற்றுகிறேன்
முதலில் Shift Ctrl மற்றும் ஸ் keyகளை ஒருசேர அழுத்துக
இப்போது cpp extensionஉடன் பைல் ஐ சேமிக்கவும்
Saveல் சொடுக்குக
முதலில் ஹெடர் பைல் ஐ என மாற்றுவோம் இங்கே யூசிங் ஸ்டேட்மெண்ட் ஐ சேர்ப்போம்
பங்ஷன் டிக்ளரேஷன் Cலும் அதேதான்
எனவே இங்கே ஏதும் மாற்றவேண்டியதில்லை
C ல் ஒரு வரியை அச்சடிக்க கவுட்ல்ட்ல்ட் பங்ஷன் ஐ பயன்படுத்துவதால் இப்போது பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ கவுட் ஸ்டேட்மெண்ட் ஆக மாற்றுவோம்
இங்கே பார்மேட் ஸ்பெசிஃபையர் மற்றும் n தேவையில்லை
காமா ஐ நீக்குக
இப்போது இரு ஓப்பனிங் ஆங்கில் பிராக்கெட்ஸ் ஐ இடவும் சும் க்கு பின் மீண்டும் இரு ஓப்பனிங் ஆங்கில் பிராக்கெட்ஸ் ஐ இடவும்
இரட்டை மேற்கோள்களுக்குள் பேக்ஸ்லாஷ் ந் ஐ இடுக
குளோசிங் bracketஐ நீக்குக
சேவ் ல் சொடுக்குக
புரோகிராம் ஐ கம்பைல் செய்வோம்
terminalக்கு திரும்புவோம்
எழுதுக g பங்ஷன் டாட் சிபிபி ஹைபன் ஒ பன்1 இங்கே பன்1 என்கிறோம் இது ஏனெனில் வெளியீட்டு பைல்
பன் ஐ நாம் ஓவர்விரைட் செய்ய விரும்பவில்லை
Enter ஐ அழுத்துக
எழுதுக fun1 சும் இஸ் 9 என வெளியீடு காட்டப்படுகிறது இப்போது எழக்கூடிய பொதுவான பிழைகளைக் காணலாம்
4 இடத்தில் எக்ஸ் ஐ இடுகிறோம் எனில்
மீதி கோடு அவ்வாறே இருக்கட்டும்
சேவ் ல் சொடுக்குக
புரோகிராம் ஐ கம்பைல் செய்வோம்
வரி 10 ல் பிழை இருப்பதைக் காணலாம்
எக்ஸ் வாஸ் நோட் டிக்ளேர்ட் இன் திஸ் ஸ்கோப்
ஏனெனில் எக்ஸ் ஒரு கேரக்டர் வேரியபிள்
இது எங்கும் டிக்ளேர் செய்யப்படவில்லை
நம் ஆட் பங்ஷன் ஒரு ஆர்குமென்ட் ஆக ஒரு இன்டிஜர் வேரியபிள் ஐ கொண்டுள்ளது
எனவே இது ரிட்டர்ன் டைப் லும் ரிட்டர்ன் வால்யூ லும் பொருந்தவில்லை
இப்போது நம் programக்கு வருவோம்
பிழையை சரிசெய்வோம்
வரி 10 ல் 4 ஐ இடுவோம்
சேவ் ல் சொடுக்குக
மீண்டும் இயக்கலாம்
promptஐ துடைப்போம்
முன்புபோல புரோகிராம் ஐ கம்பைல் செய்வோம்
ஆம் இது வேலைசெய்கிறது
இப்போது எழக்கூடிய மற்றொரு பொதுவான பிழையைக் காணலாம்
இங்கே ஒரு ஒரு parameterஐ அனுப்புகிறோம் எனில்
4 ஐ நீக்குக
Saveல் சொடுக்குக terminalக்கு வருவோம்
கம்பைல் செய்வோம்
வரி 10 ல் ஒரு பிழையைக் காண்கிறோம்
டோ பியூ ஆர்குமென்ட்ஸ் டோ பங்ஷன் இன்ட் ஆட் இன்ட் இன்ட் நம் programக்கு வருவோம்
இங்கே இரு parameterகள் இருப்பதைக் காண்கிறோம் இன்ட் ஆ மற்றும் இன்ட் ப்
இங்கே ஒரு parameterஐ மட்டும் அனுப்புகிறோம்
அதனால் அது பிழையைத் தருகிறது
பிழையை சரிசெய்வோம்
4 ஐ இடுவோம்
சேவ் ல் சொடுக்குக
terminalக்கு வருவோம்
மீண்டும் இயக்குவோம்
ஆம் இது வேலைசெய்கிறது
நம் slidesக்கு வருவோம்
சுருங்கசொல்ல இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்றது பங்ஷன் functionன் சின்டாக்ஸ் ஆர்குமென்ட்ஸ் இல்லாமல் பங்ஷன் எகா வாய்ட் add ஆர்குமென்ட்ஸ் உடன் பங்ஷன் எகா இன்ட் addஇன்ட் ஆ இன்ட் ப் பயிற்சியாக ஒரு எண்ணின் இருபடியைக் கண்டறிய ஒரு புரோகிராம் எழுதுக
இந்த இணைப்பில் உள்ள வீடியோ ஐ காண்க ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் அறிய மின்னஞ்சல் செய்யவும்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
மேலும் விவரங்களுக்கு இந்த இணைப்பில் உள்ளன இதை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐட் பாம்பே லிருந்து பிரியா